இந்த சைடுல ஒரு வண்டியோட பேக் தெரியுது.

முன்னாடி ஒரு பெரிய மெரர் இருக்கு அந்த மெரருக்குள்ள ஒருத்தர் தெரியிராரு.

மேல ஒரு ஃபேன் தெரியுது.

மேல ஒரு வெள்ளை கலர் எல்_இ_டி லைடு தெரியுது.

நறைய் சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

டோர் தொறந்து இருக்கு சைடுல ரெண்டு ஜன்னல் இருக்கு.

ஜன்னல் பக்கத்துல வாட்டர் கேன் சேர்ல இருக்கு.

நீங்க சைடுல பச்ச பச்சையா புல் எல்லாம் வளர்ந்து இருக்கு.

நிறைய தூண்கள் எல்லாம் வரிசையா நிக்கு.

எல்லாமே கல்லால் செஞ்ச மாரி இருக்கு.

கீழ் ரோடு போட்டிருக்காங்க சைடுல ஒரு போஸ்டர் இருக்கு.

சைடுல நெறைய தூண் இருக்கு.